இந்த கோவில சுத்தி பல மரங்கள் நிக்கிறது.

ஆ நடந்து போறதுக்கு பாதை விட்டிருக்காங்க.

இந்த நிறம் ஹ செவப்பு மட்டும் நீல கலர் இருக்குது.

வாசல் மின்ன ஒரு ஆள் ஸ்டூல்ல உக்காந்து இருக்காங்க.

அதுக்கு மேல ஒரு செடி படந்து கிடக்குது.

இது ஒரு பல சரக்கு கட.

அது மின்ன டேபிள்ல வந்து நெறைய புட் ஐட்டம் வெச்சுருக்காங்க பிஸிலேறி வாட்டர் பாட்டில் பான்டா செவன்அப் பிரட் ஐட்டம் இருக்குது.

ஷர்ட் அண்ட் பேண்ட் போட்டுருக்காரு.

ஸ்டேர்கேஸ் வந்து சைடுல வச்சுருக்காங்க.

ஸ்னாக்ஸ் பார்க் உள்ள ஒரு பர்சன் இருக்காங்க.

நுழை வாசலுக்கு இந்த சைடு ஒரு வீடிருக்குது வீடு வந்து பச்ச கலர் ஒயிட் கலர் போட்ட வீடு.

இது ஒரு கால்நடை மருத்துவமனை அதன் வாசல்ல பாத்தீங்கன்னா மூணு ஆம்பள ரெண்டு பொம்பள இருக்குது.

அதோட மேல வந்து எக்ஸ்சைலர் வச்சிருக்காங்க. புகை எல்லாம் வெளிய போகறதுக்கு.

பசங்க சின்ன சின்ன பசங்க கீழ உக்காந்துருக்காங்க அதுல வந்து அஞ்சு பேரு ஒரே டிரஸ் போட்டுருக்காங்க மூணு பேரு ஒரே கலர் டிரஸ் போட்டுருக்காங்க.

ஃபேன் ஓடுது கிளாக்லா இருக்குது கிளாக் வந்து டைம் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது.

வாசல்ல ஒரு ரெட் கலர் கார் நிக்குது.

புல்டிங் கீழ பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு சீட் போட்ட ஹோட்டல் இருக்கு ஹோட்டல் பாதுஷா .

இது ஒரு பார்க்கிங் ஏரியா ரெண்டு பைக் இருக்கு அது கலர் வந்த பிளாக் கலர் .

கீழ டந்த டயரை கலத்தி வச்சிருக்காங்க.

நாலு கப் கமத்தி வச்சிருக்காங்க ஒரு ஜக் இருக்குது.

ஒரே ஒரு ஆம்பள மட்டும்தான் அந்த வேலையெல்லாம் பார்க்கிறாங்க.

கீழ ரெண்டு ஃப்ளோரும் டிரஸ் கட வேல்யூ அண்ட் வெரைட்டி போட்டு வி_டு போட்டு இருக்காங்க.

இந்த பில்டிங் ஒயிட் அண்ட் கிரீன்ல இரு கலர்ல இருக்குது.

அதுகிட்ட ஒரு டவர் இருக்கு செல்போன் டவர் இருக்குது அது எந்த நெட்வொர்க்கான இருக்கலாம்.